இணையத்தில் ரயில் பயணச்சீட்டை முன்பதிவு செய்ய கணக்கை துவக்குவதற்கான டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் irctccoஇன் தளத்தில் புதிய கணக்கை துவக்குவது குறித்துக் கற்கலாம்
நாம் கற்க போவது பயனர் தகவல்களை உள்ளிடுதல் கணக்கை செயலாக்குவது மற்றும் பாஸ்வேர்ட் மாற்றுவது
பயனர் தகவலுக்கான சில குறிப்புகள் பெயரில் பத்தை விட குறைவான எழுத்துகள் இருக்க வேண்டும் எழுத்துக்கள் எண்கள் மற்றும் அண்டர்ஸ்கோர் இருக்கலாம்
பாதுகாப்பு கேள்வி நாம் பாஸ்வேர்ட் ஐ மறக்கையில் பயன்படும்
கணக்கு செயல்பட தொடங்கியதும் தகவல் எமெயில் மற்றும் மொபைல் க்கு அனுப்பப்படும்
இதை எவ்வாறு செய்வது என்பதை ப்ரவ்சர் இல் பார்ப்போம்
நான் ஏற்கெனவே irctccoஇன் இணையத் தளத்தை திறந்து வைத்துள்ளேன் பான்ட் ஐ கொஞ்சம் பெரிதாக்குகிறேன்
எந்த பயணச்சீட்டை வாங்க சென்றாலும் முதலில் செய்வது சிக்ன் உப்
சிக்னப் ஐ அழுத்துகிறேன்
பின் இந்தப்பக்கம் திறக்கிறது
அது பயனர் பெயர் கேட்கிறது
பான்ட் அளவை பெரிதாக்குகிறேன் kannanமோ 10 characterகளுக்கு மேல் ஏற்கவில்லை
மேலும் அதிகபட்சம் 10 characterகள் என்கிறது
இணையத்தில் கிடைப்பதை சோதிப்போம்
தே லோகின் நேம் பீல்ட் ஆக்செப்ட்ஸ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் ஆம்ப் அண்டர்ஸ்கோர் என அது சொல்கிறது
ஆனால் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம்
ஆகவே நான் செய்வது இங்கே வந்து underscore இட்டு மோ பின் இந்தப் பெயர் கிடைக்குமா எனப் பார்க்கிறேன்
யூசர் நேம் இஸ் அவைலபிள்
பிளீஸ் கோ அஹெட் வித் தே ரிஜிஸ்ட்ரேஷன் புரோசெஸ் என சொல்கிறது
சுலபமாகக் காண பான்ட் ஐ இன்னும் பெரிதாக்குகிறேன்
மற்றத் தகவல்களை உள்ளிடுவோம்
செக்யூரிட்டி குயஸ்ஷன் ஐ உள்ளிடுவோம்
பாஸ்வேர்ட் ஐ மறந்தால் திரும்பப் பெற இது உதவியாக இருக்கும்
வாட் இஸ் யூர் பெட்ஸ் நேம்
ஐ தேர்ந்தெடுப்போம்
நான் ஸ்னோவி என உள்ளிடுகிறேன்
என் பிர்ஸ்ட் நேம் கண்ணன்
என் லாஸ்ட் நேம் மௌட்கல்யா
ஜெண்டர்
மேல் என இருக்கட்டும்
மேரிட்டல் ஸ்டேட்டஸ்
மேரிட்
நான் டேட் ஒஃப் பிர்த் ஐ 20 டிசெம்பர் 1960 என தேர்வு செய்கிறேன்
occupationகவர்ன்மென்ட்
எமெயில் இட்
jokeriitbacin எனத் தேர்ந்தெடுக்கிறேன்
யூர் பாஸ்வேர்ட் வில் பே சென்ட் டோ திஸ் எமெயில் இட் எனச் சொல்கிறது
மொபைல் நம்பர் ஐ உள்ளிடுகிறேன் - 8876543210
மொபைல் வெரிஃபிகேஷன் கோடு வில் பே சென்ட் டோ திஸ் மொபைல் நம்பர் என சொல்கிறது
நேஷனாலிட்டி
இந்தியா ஐ தேர்வு செய்கிறேன்
ரெசிடென்ஷியல் Address 1 மெயின் ரோட் என எழுதுகிறேன் City அக்ரா என தேர்ந்தெடுக்கிறேன் State உத்தர் பிரதேஷ் என தேர்ந்தெடுக்கிறேன்
pinஸிப் 123456 என எழுதுகிறேன்
கவுண்ட்ரி இந்தியா என தேர்ந்தெடுத்திருக்கிறேன்
இதை சரியாக உள்ளிட வேண்டும்
இந்த முகவரியை இ டிக்கெட் பெறுவதற்குப் பயன்படுத்தலாம்
போன் 011112345678 என எழுதுகிறேன்
ஒரு வேளை அலுவலக முகவரி கொடுக்க வேண்டுமெனில் நோ ஐ அழுத்துவதன் மூலம் அதைச் செய்யலாம்
இந்நிலையில் நான் தகவல்களை நிரப்ப வேண்டும்
இவற்றை நான் உள்ளிட விரும்பவில்லை
நான் யெஸ் ஐ அழுத்தி ஆஃபிஸ் அட்ரெஸ் ஐ மூடுகிறேன்
கீழே செல்வோம்
இப்போது மேலும் எமெயில் பெற விருப்பமா என அறிய விரும்புகிறது
இதை கொஞ்சம் சிறிதாக்குகிறேன்
நோ என்கிறேன் எந்த எமெயில் களும் பெற விரும்பவில்லை
வெரிஃபிகேஷன் கோடு ஐ உள்ளிட வேண்டும் - t37861வாவ்
சப்மிட் ல் க்ளிக் செய்கிறேன்
இதை பெரிதாக்குகிறேன் இது சொல்வது எமெயில் id ஜோக்கர் மொபைல் நம்பர் அது நான் ஏற்கனவே கொடுத்து மதிப்பிடப்பட்டது தொடர ஒக் அல்லது அப்டேட் செய்ய கேன்சல் ஐ அழுத்துக ஒக் ஐ அழுத்துகிறேன்
பின் பிளீஸ் இண்டிகேட் யூர் ஆக்செப்டன்ஸ் ஒஃப் தே டெர்ம்ஸ் ஆண்ட் கண்டிஷன்ஸ் பட்டன் அட் தே பாட்டம் ஒஃப் தே பேஜ் என சொல்கிறது
கீழே செல்கிறேன்
இங்கிருப்பதை காண இதைச் சற்றே சிறிதாக்குகிறேன்
வேண்டுமானால் இதை ஒவ்வொன்றாக கிளிக் செய்து நன்றாகப் பார்க்கலாம்
ஆக்செப்ட் மீது க்ளிக் செய்கிறேன்
மீண்டும் இதை பதிவு செய்ய ஆரம்பிக்கிறேன்
இதை நிறுத்தி வைத்திருந்தேன் ஏனெனில் ஐஆர்சிடிசி சில சமயம் மெதுவாகச் செயல்படும்
இதற்குக்கொஞ்சம் நேரம் எடுக்கும்
தங்க் யூ
யூ ஹேவ் பீன் சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் என்ற செய்தியை பெறுகிறேன்
இதை இப்போது பெரிதாக்குகிறேன்
இது சொல்வது யூர் user இட் பாஸ்வேர்ட் ஆண்ட் ஆக்டிவேஷன் லிங்க் ஹாஸ் பீன் சென்ட் டோ யூர் ரிஜிஸ்டர்ட் எமெயில் இட்
ஆண்ட் மொபைல் வெரிஃபிகேஷன் கோடு ஹாஸ் பீன் சென்ட் டோ ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்
பிளீஸ் யூஎஸ்இ தே ஆக்டிவேஷன் லிங்க் ஆண்ட் மொபைல் வெரிஃபிகேஷன் கோடு டோ ஆக்டிவேட் யூர் அகாவுண்ட்
slideக்குத் வருவோம்
அகாவுண்ட் ஐ செயல்படுத்துவது குறித்துக் கற்போம்
ஐஆர்சிடிசி இல் இருந்து ஒரு எமெயில் பெறுகிறோம்
எமெயில் இல் கொடுக்கப்பட்ட இணைப்பை க்ளிக் செய்யவும்
அல்லது இணைப்பை நகலெடுத்து ப்ரவ்சர் இல் ஒட்டவும்
அது ஒரு இணைய பக்கத்தை திறக்கும்
மொபைல் மூலம் கிடைத்த கோடு ஐ உள்ளிடவும்
இது கணக்கைச் செயல்பட வைக்கும்
இதை வெப் ப்ரவ்சர் இல் செய்வோம்
இது சொல்கிறபடி செய்யப் போகிறேன்
முதலில் என் எமெயில் அட்ரெஸ் க்குச் செல்கிறேன்
எனக்கு மெயில் கிடைத்துள்ளது
இங்கே user இட் கொடுக்கப்பட்டிருக்கிறது
Kannan mou என் பாஸ்வேர்ட் இங்கே உள்ளது அதன் பின் இங்கே க்ளிக் செய்து கணக்கைச் செயல்படுத்த வேண்டும் என உள்ளது
இங்கே க்ளிக் செய்கிறேன்
அது திரும்ப இணைய பக்கத்திற்கு அழைத்துச் செல்கிறது
இந்தச் செய்தி வந்துள்ளது
ஆகவே என் மொபைல் நம்பர் ல் கிடைத்த கோடு ஐ நான் உள்ளிடுகிறேன்
அது ஆறு characterகள் கொண்ட ஸ்ட்ரிங் சப்மிட் மீது க்ளிக் செய்கிறேன்
லோகின் செய்ததும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பாஸ்வேர்ட் மாற்றப்படவேண்டும் என்கிறது
இப்போது நான் பயணச்சீட்டை முன்பதிவு செய்ய தயார்
முதலில் செய்ய வேண்டியது சிக்ன் ஆட்
கொஞ்சம் மெதுவாகத் டைப் செய்வதால் செஷன் இஸ் எக்ஸ்பயர்ட் எனச் சொல்கிறது
ஐஆர்சிடிசி ஐ பயன்படுத்தும் போது குறிப்பாக மெதுவாகத் தகவல்களை நிரப்பும் போது இந்த செய்தி வந்து கொண்டே இருக்கும்
அதனால் பரவாயில்லை
மீண்டும் லோகின் செய்து முயற்சிக்க வேண்டும்
என் கணக்கில் மீண்டும் லோகின் செய்கிறேன்
இப்போது பாஸ்வேர்ட் ஐ எவ்வாறு மாற்றுவது என கற்கலாம்
httpwwwirctccoin க்கு செல்லவும்
செயல்படத் துவங்கிய கணக்கில் லோகின் செய்யவும்
இதற்கு எமெயில் மூலம் வந்த பாஸ்வேர்ட் ஐ பயன்படுத்தவும்
யூசர் புரோஃபைல் சென்று சாங்கே பாஸ்வேர்ட் இணைப்பிற்கு செல்லவும்
பழைய பாஸ்வேர்ட் ஐ உள்ளிடவும்
புதிய passwordஐ இருமுறை உள்ளிடவும்
இதை இப்போது வெப் browserஇல் செய்யலாம்
யூசர்நேம் கண்ணன் mou என கொடுக்கிறேன்
பாஸ்வேர்ட் அது என் எமெயில் அட்ரெஸ் க்கு வந்தது
இதை முதல் முறையாகச் செய்கிறேன்
கேஜிஎம்838 லோகின் ஐ அழுத்துகிறேன்
நான் பாஸ்வேர்ட் ஐ மாற்றவேண்டும்
நினைவு கொள்க எமெயில் க்கு அனுப்பப் பட்ட பாஸ்வேர்ட் ஐ மாற்ற வேண்டும்
யூசர் புரோஃபைல் க்கு சென்று நான் இதைச் செய்கிறேன்
சாங்கே பாஸ்வேர்ட்
ஒல்ட் பாஸ்வேர்ட் நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட்
சப்மிட் ஐ அழுத்துகிறேன்
பாஸ்வேர்ட் ஹாஸ் பீன் சேங்க்ட் என்ற செய்தி வருகிறது
திரும்பவும் slideகளுக்குச் வருகிறேன்
சில உதவிகுறிப்புகள்
பாஸ்வேர்ட் ஐ மற்றவருடன் பகிராதீர்கள்
பயணச்சீட்டைவாங்கும் போது எமெயில் க்கு விபரங்கள் வந்துவிடும்
எமெயில் அகாவுண்ட் இன் பாஸ்வேர்ட் ஐயும் மற்றவருடன் பகிராதீர்கள் அடிக்கடி பாஸ்வேர்ட் களை மாற்றவும்
அடுத்த டுடோரியலில் நாம் பயணச்சீட்டை எவ்வாறு வாங்குவது என பார்க்கலாம்
இப்போது ஸ்போகன் டுடோரியல் திட்டம் பற்றி காண்போம்
httpspoken tutorialorg What is a Spoken Tutorial இணைப்பில் உள்ள காணொளியை காணவும்
இது ஸ்போகன் டுடோரியல் திட்டம் பற்றி சுருங்கசொல்கிறது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
மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும்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
இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ ல் கிடைக்கும் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலை தமிழாக்கம் கீதா சாம்பசிவம் குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா